ஒரு ஹோட்டல்ல நறைய பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.

லக்ஸ்ஸரியான டிரஸ்ஸஸ் இருக்குது.

மாருதி சுசுகி கம்பெனி இருக்கு.

நாலு பேரு ரோட்ல நிக்கிறாங்க அவங்க பக்கத்துல ரெட் கலர்ல பைக் நிக்கு.

ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு அவங்களுக்கான டேபிள்ல அந்த ஃபிஷ்ஷ வந்து கட் பண்ணிட்ருக்காங்க.

குட்டிகுட்டி போட்டஸ் எல்லாம் ப்ளூ கலர் ல இருக்குது.

நர்சரி அந்த ட்ரீஸ் எல்லாம் இது பண்றது காட்டு ஒரு கிரீன் கலர்ல துணி வச்சு கட்டி வச்சிருக்காங்க நெறைய ட்ரீஸ் இருக்கு செடிஸ் இருக்கு.

இதுக்கு பெயிண்ட் பாத்திங்னா ஸ கிரே கலர்லயும் ப்ளூ அண்ட் ப்ளாக் கலந்து ஒரு செக்குடு ஷேப்ல அடிச்சிருகாங்க.

ஒருத்தவங்க வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு பிளாக் ஷர்ட் போட்ட ஒரு அங்கிளுக்கு சர்வ் பண்ணிட்டுருக்காங்க.

அது பக்கத்துல ஒரு போஸ்ட் கம்பி இருக்குது.

இது வந்து சின்ன பில்டிங்கா இருக்குது அதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மேல ரூஃப்க்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

ஆப்போசிட்ல கண்ணாடி பாக்ஸ் இருக்குது.

ஏறுனதுக்கு அப்புறம் உள்ள போறதுக்கு வழி இருக்குது லெஃப்ட் சைடு சருகள் இருக்குது அது வெளியே போறதுக்கான வழி.

ஃபேன் இருக்குது ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்துட்டுருக்காரு.

சைக்கிள் வந்து பிளாக் கலர்ல இருக்கு.

லெஃப்ட் சைடுலையு ரைட் சைடுலையு கம்பி போட்டு வச்சிருக்காங்க.

பெட்டு மேல ரெண்டு டவல் வந்து மடிச்சு வெச்சுருக்காங்க.

யெல்லோ கலர்ல சேரி கட்டிட்டு ஒரு லேடி சேர்ல உட்காந்துருக்காங்க.